லிப்ரியாஃபிஸ் மாத் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் பின் வருவனவற்றை கற்போம் சூத்திரம் எழுத குறியிட்ட மொழி மற்றும் சூத்திரம் ஒழுங்கு செய்தல் எழுத்துருக்கள் பக்க ஒழுங்கு மற்றும் இடைவெளி போன டியூட்டோரியல் இல் மாத் க்கு குறியிட்ட மொழியின் அறிமுகம் கண்டோம்
குறியிட்ட மொழி பற்றி மேலும் கற்போம்
ஒரு ரைட்டர் ஆவணத்தை திறந்து மாத் ஐ ரைட்டர் இல் அழைக்கலாம்
ரைட்டர் ஏற்கெனெவே திறந்து இருந்தால்Insert மேனு ல் ஆப்ஜெக்ட் பின் பார்முலா ஐ சொடுக்குக
ரைட்டர் திறந்து இல்லாவிடில் அதை விண்டோஸ் ஸ்டார்ட் மேனு விலிருந்து துவக்கலாம்
எலிமென்ட்ஸ் விண்டோ ஐ பயன்படுத்துதலே சூத்திரம் எழுத எளிதான வழி
ஆனால் சூத்திர திருத்தியில் நேரடியாக குறியிட்ட மொழியை இடுவது சூத்திரம் எழுத வெகு வேகமான வழியாகும்
சூத்திரத்துக்கு குறியிட்ட மொழி என்பது சூத்திரத்தை ஆங்கிலத்தில் நாம் படிக்கக்கூடிய அதேதான்
உதாரணமாக 4 இன்டோ 3 என எழுத சூத்திர திருத்தி விண்டோ வில் டைப் செய்ய வேண்டியது 4 டைம்ஸ் 3
அடுத்த உதாரணத்துக்கு போகு முன் இங்கே ஒரு வரியை நுழைக்கலாம்
டைப் செய்ய வேண்டிய குறி நியூலைன்
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டி இடத்தில் ஒரு புதிய வரி நுழைக்கப்படுவதை காணலாம்
டைப் செய்வோம் சோம் மோர் எக்ஸாம்பிள் folmulae நியூலைன்
தெளிவாக படிக்க Enter ஐ ஒரு முறை அழுத்தலாம்
மேலும் எழுதுக எக்ஸ் கிரீட்டர் தன் எக்குவல் டோ ய்
இங்கே சூத்திரங்களை வரிசை எண்ணிடுகிறோம்
ஆகவே டைப் செய்யலாம் 1
எக்ஸ் கிரீட்டர் தன் எக்குவல் டோ ய் நியூ லைன்
Enter செய்க
சாம்பல் நிற பெட்டி புதுப்பிக்கப்பட்டு உள்ளடக்கங்கள் நடுவில் ஒழுங்கு படுத்தப்பட்டுள்ளன
அடுத்து எழுதலாம் ஆ டோ தே பவர் ஒஃப் 10
அதற்கு குறியானது 2
ஆ அரோவ் பாயிண்டிங் அப்வார்ட் 10 நியூ லைன் பின் Enter செய்க
ரைட்டர் இன் சாம்பல் நிற பெட்டியில் சிம்போல் மாறுவதை காண்க
எழுதலாம் ஸ்க்வேர் ரூட் ஒஃப் 16 4 டைப் செய்க 3
ஸ்க்ரூட் 16 முள் அடைப்பு குறிகளுக்குள் ஈக்வல்ஸ் 4 நியூ லைன்
Enter செய்க இந்த சூத்திரத்தை சாம்பல் நிற பெட்டியில் காண்க
சரி இப்போது ஆ சஃபிக்ஸ் ந் க்கு ஒரு சம்மேஷன் சிம்போல் எழுதலாம்
ஆ1 ஆ2 ஆ3 சோ ஒன் ஆன் என்பதை குறிக்க
இதற்கு குறியீடு 4
சும் ஆ அண்டர்ஸ்கோர் ந் நியூ லைன்
Enter செய்க
இப்போது ஒரு பங்ஷன் உடன் இன்டெக்ரல் ஐ முயற்சி செய்யலாம்
இன்டெக்ரல் ப் எக்ஸ் ட் எக்ஸ் என எழுத குறியீடு 5
இன்ட் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் நியூலைன்
மேலும் ரைட்டர் பரப்பில் இன்டெக்ரல் சிம்போல் ஐ காண்க
இதை சேமிக்கலாம்File மேனு சென்று சேவ் மீது சொடுக்கவும்
ஆவணத்துக்கு மாத் எக்ஸாம்பிள் 1 என பெயரிடவும்
இப்போது எழுதிய சூத்திரங்களை ஒழுங்கு செய்வதை பார்க்கலாம்
அவை எல்லாமே நடுவில் இருக்கின்றன
அவற்றின் இடையே அதிக இடைவெளி இல்லை
பார்மேட் மேனு வை இந்த ஒழுங்கு மாற்றத்திற்க்கு பயன்படுத்தலாம்
முதலில் எல்லா சூத்திரங்களையும் இடது பக்க ஒழுங்காக்கலாம்
இதற்கு பார்மேட் மேனு வில் அலிக்ன்மென்ட் ஐ சொடுக்கலாம்
தோன்றும் புதிய சாளரத்தில் லெஃப்ட் தேர்வு செய்க
ஒக் மீது சொடுக்கவும்
சூத்திரங்கள் இடது பக்க ஒழுங்குக்கு வந்துவிட்டதை காணலாம்
பார்மேட் மேனு வின் கீழ் பான்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து எழுத்துருக்கள் பாங்கை மாற்றலாம்
இங்கே பல வகைகளை காணலாம் நாம் மாறிகளுக்கு ஒரு வகை எழுத்துருவை அமைக்கலாம்
பங்ஷன் களுக்கு இன்னொரு வகை எண்கள் மற்றும் உரைக்கு மற்றொரு வகை என அமைக்கலாம்
எழுத்துரு பாங்கை மாற்ற மோடிஃபை பட்டன் ஐ அழுத்தி வேரியபிள்ஸ் வகையை தேர்ந்தெடுக்கவும்
ஏரியல் பிளாக் ஐ பட்டியல் பெட்டியில் தேர்ந்தெடுத்து ஒக் மீது சொடுக்கவும்
இந்த எழுத்துருவை இங்கே ஒக் ஐ சொடுக்கி சேமிக்கலாம்
இப்போது சாம்பல் நிற பெட்டியில் எழுத்துரு மாற்றங்களை கவனிக்கவும்
சூத்திரங்களின் எழுத்துரு அளவை அதிகரிக்க பார்மேட் மேனு சென்று பான்ட் சைஸ் இல் சொடுக்கவும்
அடிப்படை அளவை 18 பாயிண்ட் என அமைக்கலாம்
ஒக் மீது சொடுக்கவும் உரை இண்டெக்ஸ் அல்லது ஆப்பரேட்டர்ஸ் போன்ற மற்ற வகைகளின் ஒப்பீட்டு அளவை மாற்றவும் முடியும்
நாம் செய்த அத்தனை எழுத்துரு அளவு மாற்ற செயல்களையும் டிஃபால்ட் பட்டன் ஐ அழுத்தி நீக்கலாம்
சூத்திரங்களில் எழுத்துரு அளவுகள் மாறுவதை கவனிக்கவும்
அடுத்து சூத்திரங்களுக்கு இடையே இடைவெளியை கவனிக்கலாம்
பார்மேட் மேனு மீது சொடுக்கி ஸ்பேசிங் ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஸ்பேசிங் ஐ மாற்றலாம்
லைன் ஸ்பேசிங் மற்றும் ரூட் ஸ்பேசிங் இரண்டையும் 20 சதவிகிதம் மாற்றலாம்
ஒவ்வொரு ஸ்பேசிங் பாங்கு மீது சொடுக்கும் போதும் நடுவில் உள்ள படம் அந்த ஸ்பேசிங் பாங்கின் இடத்தை காட்டுகிறது
ஸ்பேசிங் பாங்கை வெவ்வேறு வகைகளிலும் மாற்றலாம்
இதை செய்ய கேட்கரி பட்டன் ஐ அழுத்தவும்
அல்லது நாம் செய்த மாற்றங்களை நீக்க டிஃபால்ட் பட்டன் அழுத்தவும்
இப்போது ஒக் ஐ சொடுக்கலாம்
சாம்பல் நிற பெட்டியில் இடைவெளி மாறுவதை காணலாம்
ஒழுங்கு மாற்றங்கள் எலிமென்ட்ஸ் விண்டோ வில் கிடைக்கும்
வியூ மேனு விலிருந்து எலிமென்ட்ஸ் விண்டோ வை கொண்டு வருவோம்
கேட்டகோரீஸ் இன் இரண்டாம் வரியின் கடைசி சின்னத்தை சொடுக்கலாம்
கருவிக்குறிப்பு இங்கே பார்மேட்ஸ் என்று சொல்கிறது
இங்கே நாம் கீழொட்டுக்கள் மேலொட்டுக்கள் பக்க ஒழுங்குகள் மேட்ரிக்ஸ் புதிய வரிகள் மற்றும் இடைவெளிகளை அமைக்கலாம்
ஐந்தாம் உதாரணத்தில் 5 என்ற எண்ணுக்குப்பின் ஒரு நீண்ட இடைவெளியை அமைக்கலாம்5 க்கு அடுத்து சொடுக்கவும்
எலிமென்ட்ஸ் விண்டோ இலிருந்து பார்மாட்ஸ்க்ட் லாங் கேப் மீது முறையே சொடுக்கவும்
நீண்ட இடைவெளிக்கு குறியீடு டில்டே எழுத்துருவாகும்
சிறிய இடைவெளிக்கு திராய்
5 க்கு பின் பெரிய இடைவெளியை காணுங்கள்
இவ்வாறு சூத்திரங்களை ஒழுங்கு செய்ய இயலும்
மாத் தரும் எல்லா ஒழுங்குகளையும் முயற்சி செய்து காணுங்கள்
உங்களுக்கு ஒரு பயிற்சி ரைட்டர் சாளரத்தில் பின் வரும் சூத்திரங்களை குறியிட்டு எழுக
தேவையானால் எலிமென்ட்ஸ் விண்டோ ஐ பயன்படுத்தலாம்
சம்மேஷன் ஒஃப் எக்ஸ் டோ தே பவர் ஒஃப் 2 சின் டோ தே பவர் ஒஃப் எக்ஸ் பிளஸ் கோஸ் டோ தே பவர் ஒஃப் எக்ஸ் 1 எலிமென்ட்ஸ் விண்டோ வில் பங்ஷன்ஸ் கேட்கரி ஐ பயன்படுத்துக முன் பயிற்சியில் தொடர்ந்து எழுதவும் சம்மேஷன் ப்ரோம் 1 டோ ந் ஒஃப் எக்ஸ்
ஆப்பரேட்டர்ஸ் கேட்கரி வகையை பயன்படுத்தி சம்மேஷன் இன் வீச்சை மட்டுப்படுத்தவும் எழுத்துருவை ஏரியல் ஆக்கவும் அளவை 18 பாயிண்ட் ஆக்கவும்
symbolகள் நடுவில் இன்னும் இடைவெளியை உருவாக்கவும்
இத்துடன் மாத் இல் குறியிட்ட மொழி மற்றும் சூத்திரம் ஒழுங்கு செய்தல் குறித்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச் சொல்ல நாம் கற்றது சூத்திரங்களை எழுத குறியிட்ட மொழி சூத்திரத்தில்
எழுத்துருக்கள் பக்க ஒழுங்கு மற்றும் இடைவெளை ஒழுங்கு செய்தல் ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும்இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது
இந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ
மொழியாக்கம் கடலூர் திவா
நன்றி